அவரு எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிடும் இஞ்சி டீன்னா திருவண்ணாமலை இல்லன்னா சென்னை SKF பத்தி சொல்லுங்க SK F சாட்கர் இதுவா இந்த share தானா என்னங்க இதெல்லாம் வேணாங்க KPG tech hold பண்ணலாமா KPG tech தாராளமா hold பண்ணலாமேங்க one of my favourite share i am expecting i am expecting thousand above போகும்னு நானூத்தி ஐம்பதுல இருந்து இந்த share அ நான் recommend பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து இந்த share ர நான் சொல்லிகிட்டு இருக்கேன் வாங்கி போடுங்க வாங்கி போடுங்கன்னு இப்போ almost double the profit ல இருக்கு இன்னமும் மேல போக வாய்ப்பிருக்கு so அதுக்காக போய் lumpsum மா எல்லாம் வாங்காதீங்க தெய்வமே கொஞ்ச கொஞ்சமா வாங்கிட்டு வாங்க அப்பறம் kindly inform how many day not in live so that i have also plan accordingly இல்லை sir நான் எதுவுமே plan பண்ணி நடக்கலை some இதுனால leave போட வேண்டியதா போயிடுச்சி மன்னிச்சிகோங்க அஹ் இனிமே இ~ இந்த மாதிரி நடக்க கூடாது தான் correct டா வந்து அந்த ஒன்பது மணிக்கு வந்து நம்ம update பண்றது அது தவறு தான் but இனிமே அந்த மாதிரி நடக்காம பாத்துக்குறேன் womens day wishes for women members and before TT family கண்டிப்பாங்க good morning PFC and NTPC your view PFC PFC நல்ல buying ல தான் இருக்கு one seventy plus போக வாய்ப்புகள் இருக்கு and NTPC NTPC நல்லா breakout ஆகி போயிட்டு இருக்குங்க already நாம இதை சொல்லிருக்கோம் so NTPC breakout ஆகி நல்லா போயிட்டிருக்கு one eighty plus போகவாய்ப்புகள் இருக்கு இன்னும் ஒரு two to three points போனா நம்ம target அ bank nifty எந்த strike price சொல்லிருக்கீங்க சந்தோஷ்

பிரேம்னு ஒருத்தர் twitter post போட்டிருக்காரு பாத்திங்களா yeah பாத்தேன் அதெல்லாம் விடுங்கங்க என்னங்க ஏங்க public ன்னு இருந்தா நாலு பேரு நாலு விஷயம் சொல்லதான் செய்வாங்க அதெல்லாம் நமக்கு எதுக்கு நம்ம வந்து அவர் சொல்ற விஷயம் நம்ம எதையுமே பண்ணல என்னைக்காச்சும் நம்ம live ல அவர் சொல்ற மாதிரி விஷயம் பேசிருக்கோமா அப்பறம் hello new stocks not working is there any facing yeah new stock அப்போ அப்போ problem வருங்க அப்போ அப்போ அது problem வரும் but close பண்ணி open பண்ணி பாருங்க சரியா போயிடும் thanks for your reply thank you sir இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் sir பொண்ணு பார்க்க போயிட்டீங்களா பொண்ணு பார்க்கவா எங்க கல்யாணமே முடிச்சிட்டு எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டேங்க நீங்க வேற கல்யாணம் போயிட்டு honey honey moon னே போயிட்டு வந்துட்டேன் இப்போதான் பொண்ணு பார்க்க என்னங்க நான் ரொம்ப எவ்ளோ வேகமா இருக்கேன் நானு என்னங்க நீங்க நான் என்னமோ உங்களுக்கு பொண்ணு பார்த்து முடிஞ்சிருச்சு போல அதான் live ஏங்க நீங்க வேற நான் சும்மா சொன்னேங்க நம்பிடாதீங்க USDINR பத்தி சொல்லுங்க

நல்லா volatile ஆகிட்டு இருக்கு already நான் இதுல வந்து போட்டுருக்கேன் pattern அந்த pattern ல தான் அழகா follow பண்ணிகிட்டு இருக்கு so அப்படியே நீங்களும் அதை follow பண்ணிக்கோங்க இப்போ இங்க இருந்து எனக்கு தெரிஞ்சி மறுபடியும் ஒரு eighty three dollar near போக வாய்ப்புகள் இருக்கு பாப்போம் bank nifty மறுபடியும் கீழ வருது மறுபடியும் கீழ வந்து கிட்டிருக்கு new low ன்னு நினைக்கிறேன் bank nifty new low வா yes new low போயிட்டு நிக்குது so பாப்போம் nifty யும் இப்போ கொஞ்சம் steady ஆகிடுச்சி

அஹ் அருண்பிரசாத் bro thank you so much for joining before TT supporters ரொம்ப நன்றி சந்தோஷ் committed டா சந்தோஷ் வந்து engaged married எது வேணும்னா சொல்லுங்க காசா பணமா எனக்கு தெரியும் bro okay இனிமே சின்ராச கையிலையே பிடிக்க முடியாது உங்களுக்கு என்னங்க ஆயிரம் பொண்ணுங்க queue ல நிப்பாங்க அஹான் இப்படி சொல்லி சொல்லியே அவ்ளோ தான் அதோட நிறுத்திப்போம் bank nifty exit பண்ணிறலாமா இல்லை wait பண்ணலாங்க wait பண்ணலாம் just wait பண்ணுங்க will update இந்த பதினைஞ்சு நிமிஷம் பார்ப்போம் twelve thousand buying பாத்தேன் bro பாத்தேன் தீபக் ரமேஷ் bro பாத்துட்டு தான் இருந்தேன் welcome to சென்னையா நீங்களா முடிவு பண்ணிட்டீங்களா okay congrats சந்தோஷ் எதுக்குங்க enjoy பண்ணிட்டு three days அப்பறோம he is reporting to live வு அண்ணி name என்ன அப்படி எல்லாம் இல்லைங்க குட்டி ஜா~ ஏங்க ஐயயோ ஏங்க live கு வருவோங்க நம்ம ரெண்டு நாள் live இல்ல எப்படி trade பண்ணீங்க என் தொல்லை இல்லாம jolly யா இருந்திருப்பீங்க எப்பப்பாரு சும்மா இரு சும்மா இரு சும்மா இருங்கிற வார்த்தையே இல்லப்பா நான் பாட்டுக்கு free யா trade பண்ணேன்பா அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்களா topic அ மாற்~ மாத்து சண்டி ஆமாங்க topic க மாத்துவோம் any trade given ஒரு momentum வேணும்னா try பண்ணலாம்னு சொல்லி இருந்தோங்க bank nifty two hundred and thirty-five அந்த range ல two hundred and thirty five to forty range ல இப்போ இருவது புள்ளி negative கொஞ்சம் கீழ போயிட்டும் போயிட்டும் வந்துகிட்டு இருக்கு பாப்போம் ஆஹ் bank nifty நாப்பதாயிரம் call positions hold பண்ணலாமா ஆஹ் hold பண்ணலாம் i am expecting bank nifty மேல வரும் உங்களுக்கு exit கொடுக்கும் i mean நம்ம இதுக்கு exit கொடுக்கும் but மத்த இதுக்கு தெரியல end of the day full ஆ மேல போகுமான்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான் பாப்போம் update பண்றேன் friday good profit monday small profit ஓ super ங்க அருமை அருமை friday வச்சி செஞ்சிருக்கானே ஒரே பக்கமா முன்னூறு புள்ளிகள் போயிருக்கான் friday நானே shock ஆகிட்டேன் ஆனா நம்ம எதிர்பார்த்த seventeen thousand five hundred வந்துட்டான் நம்ம எதிர்பார்த்த seventeen thousand five hundred வந்துட்டான் ஆஹ் bro mini crude oil பாருங்க எப்படி trade பண்றது normal ங்க நீ~ நீங்க எப்படி நம்ம இதுல nifty bank nifty ல trade பண்றோமோ அதே மாதிரி தான் crude oil M ன்னு ஒரு option இருக்குமே ஆஹ் வந்துடுச்சு பாருங்க so yes simple futures ஏ இருக்கா இது பரவால்லையே futures ஆமா futures வந்திருக்கு so இப்போ normal ஒரு lot நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வெறும் இருவது ஆயிரம் ரூபா தான் so இனிமே நீங்க options போக வேண்டிய அவசியமே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு இனிமே options போக வேண்டிய அவசியமே இல்லை crude oil mini futures சே trade பண்ணிட்டு போயிடலாம் ஆஹ் ஆனா அந்த அளவுக்கு profit இருக்காது so crude oil option னே best தான் so crude oil ல வந்து யாராவது practise பண்ணணும் இப்போதான் first time நான் crude oil ஏங்க bank nifty பறந்துட்டான் பாருங்க பறந்துட்டான் பறந்துட்டான் தலைவன் இருநூத்தி இருவது book பண்ணுங்க உங்க profit அ இருநூத்தி எண்பது இருநூத்தி தொண்ணூறு book பண்ணுங்க உங்க profit அ எடுத்திருந்தீங்கன்னா profit அ book பண்ணிட்டு வெளிய வந்துடுங்க எடுத்திருந்தீங்கன்னா profit ட book பண்ணிட்டு வெளிய வந்துடுங்க அவன் two ninety போயிட்டான் two ninety யா three hundred ஏ போயிருக்கான் three hundred போயிருக்கான் வச்சி செஞ்சுட்டான் செஞ்சு விட்டான அஹ் பிரவின் குமார் bro ஐம்பது புள்ளிகள் profit booked super ங்க super ங்க two seventy ல இருக்கு நல்லா போயிகிட்டிருக்கு positive ல எடுத்திருந்தீங்கன்னா உங்க profit அ book பண்ணிடுங்க நிறைய போகும்னு எல்லாம் wait பண்ணாதிங்க பாருங்க புஸ்ன்னு மேல போகுது கீழ வருது புஸ்ன்னு மேல போகுது still நல்ல profit ல இருக்கு book பண்ணிக்கோங்க so morning trade இப்படி தான் இருக்கும் இதை விட exact ஆ எங்கலா~ என்னால உங்களுக்கு சொல்ல முடியாது morning trade இப்படி தான் இருக்கும் பெருசா மேல போகும் பெருசா கீழ போகும் so நம்ம wait பண்ணி தான் ஆகணும் but நம்ம எதிர்ப்பார்த்த view வந்திருச்சு supe duper profit உ

செம்ம சண்டி bro thousand seven hundred booked super ங்க super super நாற்பது point booked இருநூத்து அஞ்சு to இருநூத்து அறுவது thanks super விகாஷ் bro ஐம்பது lot நாற்பத்து அஞ்சு point booked வேற level போடு முன்னூத்தி மூப்பது வெறித்தனமா போறான் bank nifty நல்லா welcome பண்ணி இருக்கானே நம்மளை welcome back before TTT என்னங்க வாய் கொஞ்சம் இதுவாகுது sorry welcome back அப்படிங்குற மாதிரி ஒரு நல்ல come back கொடுத்திருக்கு நமக்காகவே

hope நீங்க profit பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு அப்பறம் சும்மா trade எடுத்துகிட்டே இருக்காதீங்க wait பண்ணுங்க இதோட trade பண்ற~ இதோட உங்களுக்கு ஒரு restriction வச்சிகோங்க இதோட பதினொரு மணிக்கு மேல தான் trade எடுக்கணும் இல்ல பன்னிரெண்டு மணிக்கு மேல தான் trade எடுக்கணும் நல்ல profit எடுத்திருக்கோம் அப்படிங்குற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு restriction அ தயவு செய்து வச்சிக்கோங்க அறுவது புள்ளிகள் booked இருநூத்தி பத்துல இருந்து இருநூத்தி எண்பது super விகாஷ் bro அருமை nifty booked twenty points செம்மையா போயிட்டு இருக்கு nifty sorry sorry bank nifty மூண்ணூத்தி இருவது போயிட்டு இருக்கு almost நூறு புள்ளிகள் வந்துட்டாங்க நம்ம entry சொன்னதுல இருந்து almost நூறு புள்ளி சரியான move ங்க sudden னா அடிச்சி தூக்குனான் பாருங்க where do i start here i am a new bee

எல்லாத்தையும் proper ஆ learn பண்ணுங்க நாங்க என்னென்னெல்லாம் பேசறோங்கிறதை தெரிஞ்சிக்குங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சிகிட்டு வாங்க புதுசா நம்ம live வ பாக்குறீங்கன்னா ஆஹா நிறைய பேரு நல்லா profit போட்டுருக்கீங்க but படிக்க தான் time இல்ல எல்லாம் comment அதிகமா மேல போய்கிட்டே இருக்கு super super maximum of the members ஐம்பது புள்ளிகள் profit book பண்ணிருக்கீங்க பறக்கறாங்க bank nifty வேற level ல போயிட்டுருக்கான் லக்ஷ்மணன் sir sorry லக்ஷன் sir thank you so much for joining our before TT supporters thirty-five points booked bro நான் எடுக்கலை capital twenty-five K only no problem bro i பேச போறேன் அப்படின்னா health அ பத்தி தான் நான் பேச போறேன் okay இப்போ நான் எடுத்த உடனே அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடாதீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் irritate ஆகிடுவிங்க so first ஒரு குட்டி கதையோட நான் ஆரம்பிக்கிறேன் okay வா ஆஹ் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கவலையா இருந்துச்சாம் அவரு வந்து அஹ் ஏன்னு நீங்க இப்போ ஏன்னு நம்மளுக்கு question வரும் ஏன் அப்படின்னுட்டு பாத்தோம்னா அவரு வந்து ரொம்ப weight ஆ இருந்தாராம் so அவரு வந்து doctor ட்ட போய் கேட்டுருக்காரு ரொம்ப உடம்பு tired ஆ இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே doctor as usual என்ன சொல்லிருப்பாங்க உடம்பை குறைங்க உடம்புல கொழுப்பு சத்து அதிகமா இருக்கு அதாவது ரத்தத்துல cholesterol வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு

follow பண்ணி கொஞ்சம் நாள்லேயே அவருக்கு என்ன ஆகுதுன்னா உடம்பு வந்து குறையுது அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குணம் ஆகிட்டே வர்றாரு இதுக்கு இடையில அவரோட பாட்டிம்மா வந்து வீட்டுக்கு வர்றாங்க பாட்டிம்மா வந்த உடனே என்னப்பா கை காலை எப்போ பார்த்தாலும் உதறிக்கிட்டே இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம தலைவர் ஆஹ் சலிச்சுக்கிட்டே சொல்றாரு இந்த மாதிரி doctor வந்து உடம்ப குறைக்கணும்னு சொல்லியிருக்காரு அதனால கொஞ்சம் diet லயும் இருக்கேன் இது பண்~ அஹ் exercise சும் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காரு உடனே பாட்டிமாவும் சரி நீ இதையும் பண்ணு நான் சொல்றதையும் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க நம்ம தலைவரும் அய்யோ பாட்டி வேற இந்த கிழவி உயிரை வாங்குதே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு சரி பாட்டி வைத்தியத்துக்கு ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி சும்மா கேக்குறாரு உடனே பாட்டி வந்து வேற ஒண்ணும் இல்ல பச்சை வெங்காயம் இருக்குல்ல அதை daily யும் ஆஹ் சாப்பிட்டு daily யும் சாப்பாடுல சேர்த்துக்கோ பச்சையா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரும் ச~ சரி பாட்டி சொல்~ பாட்டி பேச்சை தட்டக்கூடாது அப்படீன்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளையாட்டம் daily யும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு வர்றாரு ஒரு ஒரு வெங்காயம் பச்சை வெங்காயம் சாப்பிட்டுட்டு வர்றாரு அப்போ அவங்க கொஞ்ச நாள்லேயே அவருக்கே difference தெரியுது உடம்பு அவரு diet ல இருக்கணும் உடம்பு exercise பண்ணதுக்கு எவ்வளோ உடம்பு வந்து குணம் ஆச்சோ அதே அளவுக்கு இரண்டு மடங்கு குணம் ஆகுது அப்போ தான் அவங்களு~ அவருக்கு வந்து தெரிய வருது பாட்டி வைத்தியத்தோட பெருமை என்னன்னு சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த வெங்காயமும் சரி வெள்ளை பூண்டும் சரி வீட்டுல இருந்தா ரெண்டு doctors இருக்கிற மாதிரி அதாவது இரண்டு மருத்துவர்கள் இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க அது தான் நான் வந்து இதை எல்லாமே இன்று ஒரு தகவல் அப்படின்னு ஒரு book ல படிச்சேன் நான் இப்போ உங்களுக்கு அதை தான் share பண்ண போறேன் வெங்காயத்தோட மகத்துவத்தை பத்தியும் பூண்டோட வெள்~ வெள்ளை பூண்டோட மகத்துவத்தை பத்தியும் தான் நான் இப்போ உங்கள்ட்ட சொல்ல போறேன் ஆஹ் நம்ம இதை பத்தி எல்லாம் வீட்டுல இருக்க பெரியவங்க சொன்னாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம் அடச்சே வந்துடுச்சுடா ச்சே அப்படின்னு நம்ம நினைப்போம் சும்மா இல்லைன்னா லொட லொட லொடன்னு நீ பாட்டுக்கு எதையாவது பேசாதே நான் pizza சாப்பிட போறேன் நான் burger சாப்பிட போறேன் அப்படின்னு நாம fast food side க்கு ஓடிடுவோம் இப்போ இருக்க மருத்துவ நிபுணர்கள் எல்லாம் பல பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு விவரங்களை சொல்றாங்க என்ன அப்படின்னா வெங்காயம், வெள்ளைப் பூண்டு எந்தெந்த வியாதியை குணப்படுத்துது எந்தெந்த அஹ் வியாதியை தடுத்து நிறுத்த உதவுது அப்படின்றதை புள்ளிவிவரங்களோட சொல்றாங்க எது எது அப்படின்னு பார்த்தோம்னா சிலது வந்து சிலதை நான் சொல்றேன் இதய நோயா இருக்கட்டும் புற்று நோயா இருக்கட்டும் இரத்த நாளம் வந்து சில time வந்து அப்படியே கட்டியா அதாவது கடிமனாகிடும் அதுவா இருக்கட்டும் ஜலதோஷம் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி நிறைய வியாதிகளை சரி நிறைய disorders அ சரி அது வந்து என்னதுன்னா உபயோகப்படுத்த உதவுது இந்த நோய்களுக்கு நம்ம பயன்படுத்திகிட்டு வர்ற மற்ற மருந்துகளிலே உள்ள துண்டுகளையும் இதால சுத்தம்

நம்ம வெங்காயமோ இல்ல பூண்டோ நறுக்கும் போது ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும்ல ஒரு மாதிரி irritating something நம்மளுக்கு இருக்கும்ல அது வந்து என்னதுன்னா ஒரு எண்ணெய் விதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது allicin அப்படிங்கிறது வந்து அந்த chemical பெயர் allicin அதுதான் அந்த வந்து வெங்காயத்துக்கும் வெள்ளை பூண்டுக்குள்ளேயும் இருக்கு அதுல தான் வந்து நிறைய மருத்துவ சக்தி இருக்கு அப்படின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஹம்பர் ஹம்பர்ல ஒரு doctor அவர் பேரு வ~ வால்டர் ஹாங் அப்படின்றவரு வந்து கண்டுபிடிச்சுருக்காரு லூயி பாஸ்டர் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி எல்லாருக்குமே தெரியும் அவரும் வந்து என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா ஆஹ் ஆயிரத்தி எண்ணு~ எண்ணூத்தி எண்பத்தி ஐந்துல வெள்ளை பூண்டுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நிறைய இருக்கு அப்படின்கிறதை அவரும் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு லூயி பாஸ்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தடுப்பூசி கண்டுபிடிச்ச நிறைய தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காருல அவர் தான் அஹ் அதே மாதிரி அமெரிக்காவுல ஒரு மருத்துவ நிபுணர் doctor ரூத் லாங்குன் அப்படின்றவரு அவரும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஆஹ் ரத்த அழுத்தம் அதிகமா இருக்குறவங்க சாப்பாட்டுல வழக்கமா வெள்ளை பூண்டு எடுத்துக்கிட்டு வந்தா ரத்த அழுத்தம் முற்றிலும் குறையும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு சாதாரணமா தலைவலிக்கு நாம்ம சாப்பிடுற ஆஸ்பிரின் மாத்திரை நம்ம என்ன தலைவலின்னாலே டப்பு டப்புன்னு ஒரு மாத்திரை எடுத்து போடுவோம் அது எல்லாத்துலையும் mostly வந்து இந்த ஆஸ்பிரின் அப்படின்றது இருக்கும் இல்லாட்டி ஆஸ்பிரின் tablet ஏ தனியா இருக்கும் அந்த மாதிரியான tablets அதெல்லாம் வந்து என்னென்னா மாரடைப்பா இருந்தாலும் சரி பக்கவாதத்துக்கும் சரி அது வந்து use பண்ணுவாங்க அந்த மாத்திரையில இருக்கிற இது வந்து என்னென்னா இந்த பக்கவாதத்தையோ மாரடைப்பையோ தடுத்து நிறுத்தறதுக்கு வந்து சக்தி வந்து அதிகமா இருக்கு ரத்த அழுத்தம் ரத்தம் வந்து இறுகி போறதை தடுத்து ரத்தத்தை வந்து நல்ல liquid டா நல்ல நீர்பதமா சக்~ அஹ் நீ~ நீர்பதமா ஆக்குற சக்தி வந்து இந்த ஆஸ்பரின் அப்படின்ற ஆஹ் பொ~ இதுக்கு வந்து நிறையவே இருக்கு அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி ரத்தம் இறுகி போகாம தடுக்கிற சக்தி வெங்காயத்துலேயும் வெள்ளை பூண்டுலையும் நிறையவே இருக்குதுன்னு ஜப்பான்லையும் ஜெர்மனிலையும் நிறைய research பண்ணி கண்டு பிடிச்சிருக்காங்க எல்லாத்தையும் விட முக்கியமானது என்ன அப்படின்னா புற்றுநோய தடுக்கிற சக்தி வந்து பூண்டுக்கு அதிகமா இருக்கு நம்ம உடம்புல இருக்கிற எல்~ நல்ல திசுக்களை வந்து புற்று நோய் திசுக்களா மாற்ற கூடிய ரசாயன பொருள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் carcinogen அதை வந்து ஆஹ்

வெங்காயத்துல selenium ங்கிற சத்து நிறையவே இருக்கு இது வந்து இரைப்பையில வர்ற புற்று நோயையும் மற்ற புற்று நோயையும் தடுத்து நிறுத்~ நிறுத்துன்னு ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இ~ இது தவிர வெங்காயத்துல இருக்கிற காந்தக சத்து நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் பயன்படுது நம்ம வீட்டுக்குள்ளையே ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்க பாட்டி வைத்தியத்தை நம்ம நம்பணும்னா வெளிய எங்கயோ இருக்க ஒருத்தன் வந்து இந்த மாதிரி நாங்க ஆராய்ச்சி பண்ணி காலை~ காலையும் பகலும் ஆஹ் ராத்திரியும் ஆஹ் கண் முழிக்காம sorry கண் முழிச்சு நிறைய இது அவன் பண்ண வேண்டிய ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தன் நமக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு இதை நம்புங்க அப்படின்னு நம்ம பாட்டியே அப்படியே வந்து சொன்னா நம்ம நம்பமாட்டோம் அதான் இனிமே நம்ம பாட்டி வைத்தியத்தை நம்பணும் அதான் இதோட முடிவே ஆஹ் இனிமே அஹ் நிறைய பூண்டு வெங்காயம் மட்டும் இல்ல நிறைய இது இருக்கு நம்ம சளின்னு எடுத்த உடனே எப்போ பார்த்தாலும் doctor ட ஓடாம வீட்டுல இருக்கிற துளசியோ அஹ் தூதுவளை கசாயம், ஓமவல்லி இலை, அந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய இது எடுத்துக்கிட்டோம்னா natural ஆவே நம்மளால அஹ் எல்லாத்தையும் நம்மளால இது பண்ண முடியும் அதே மாதிரி எடுத்த உடனே doctor ட்ட போகாம உடம்புக்கு கொஞ்சம் கொடுங்க அஹ் time கொடுங்க அதுவே அதால heal பண்ணிக்க முடியும் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சாப்பாடு சாப்பிடணும் வெறும் சோறை மட்டும் சாப்பிடாம நிறைய காய் சேத்துகோங்க ரெண்டு ரெண்டு வேளை காய் சேர்த்துகோங்க நிறைய சாப்பிடுங்க thats it உடம்பை பார்த்துகோங்க எல்லாரும் bye

அஹ் ஆமா அபிஷா நான் நல்லாயிருக்கேன் நீ எப்படி இருக்க?

ஆஹ் அபிஷா கொஞ்சம் பரவாயில்லை இருந்தாலும் இப்போ அந்த தும்மல்லாம் கொஞ்சம் அதிகரிச்சுதான் இருக்கு. என்ன செய்ய இந்த climate னாலயும் தும்மல் வருது அது மட்டும் இல்லாம நம்ம குளிக்கிறோம் அதனாலயும் இந்த dust allergy அந்த மாதிரியும் தும்மல் வருது

எனக்கு உடம்புக்கெல்லாம் பரவாயில்லக்கா நீங்க இந்த இது தும்மல் வந்தா இந்த என்னது கொஞ்சம் மூக்கெல்லாம் பொத்தி வச்சுட்டு அப்படியே வீடெல்லாம் தூக்கணும் இந்த mask போட்டுட்டு அப்படி பண்ணுங்கக்கா அப்ப கொஞ்சம் இதா இருக்கும். அஹ் சளியெல்லாம் இப்ப பரவாயில்லையா?

உம் அப்படியாக்கா

இப்ப பாத்தீங்களா எல்லாருக்குமே இந்த climate ல வந்து சளி ரொம்ப over ஆதான் இருக்கு பார்த்தீங்களா அதனாலவே அதனாலயே பிள்ளைங்களை எல்லாம் நம்ம வீட்டை விட்டு ராத்~ ப~ காலையில அஞ்சு மணி ஆறு மணி ஆறு மணிக்கெல்லாம் வெளியே கொண்டு வர முடியல அவ்வளவு பனியா இருக்கு அதனாலேயே சளி இப்ப கூடிட்டே இருக்கு அஹ் நம்ம வந்து மிந்தியுள்ள சித்த வைத்தியம் அப்படிப்பட்டதெல்லாம் அப்படிப்பட்ட மருந்தை எடுத்தோம்ன்னா நமக்கு கொல்லாம் நம்ம இங்கிலிஷ் மருந்து எடுத்தா பிள்ளைங்களும் health வந்து பாதிக்கதான் செய்யும் நம்ம அதனால நம்ம வந்து பிள்ளைங்களுக்கும் அஹ் நல்ல சத்தான சாப்பாடெல்லாம் குடுத்தடுத்து பிள்ளைங்களுக்கு நோய் வராம நம்ம பாதுகாத்துக்கிடணும் மிந்தி உள்ளவங்க வந்து நல்ல சத்தான ஆகாரங்கதான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு வேலைக்கு போனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு நோய்ப் நோவா~ எந்த ஒரு பாதிப்பும் அவிகளுக்கு வராது நல்ல மாதிரியிருப்பாங்க. ஆனா இப்ப உள்ளவங்களை பார்த்தீங்களா இப்ப உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நோய் வருது அஹ் இப்ப உள்ளவங்க காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வெளியே வரமாட்டாங்க வெளிய வந்தா சளி தும்மல் ஜலதோஷம் அப்படி வருதுன்னு சொல்லிட்டு யாருமே இப்ப வீட்டைவிட்டே ரொம்ப வெளியே வரமாட்டாங்க. அதினால நம்ம மிந்தியுள்ள அஹ் இயற்கையான சாப்பாடு சாப்பிட்டு மிந்தி உள்ள மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம நல்லா நல்ல மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கும் சரிதான் நம்மளுக்கும் சரிதான் நமக்கு நல்ல உடல் எல்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் பார்த்தீங்களா எண்ணியுள்ள காலத்துல வந்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுத்துதான் வளர்க்கணும் நம்ம பாட்டி மருந்து பாட்டி கை வைத்தியம் மிந்தி சாப்பிட்டாலே பிள்ளைகளுக்கெல்லாம் நோய் நல்ல குணம் அடைஞ்சிரும். இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் இங்கிலிஷ் மருந்து குடுக்கனாலே நிறையா அது அது அதனாலேயே பிள்ளைங்களுக்கு வயசு சம்பந்தமா அப்படியெல்லாம் நோய் நிறைய வருது. அதனாலே இனி உள்ள காலத்திலே வந்து நம்ம இப்படி சாப்பிட்டாதான் இனி இதாக முடியும் மிந்தியுள்ள காலத்துல உள்ளவங்கெல்லாம் ஒரு நூறு வய~ வருஷம் ஒரு நூறு நூத்தி பத்து வயசு வரை இருப்பாங்க. ஆனா இப்ப உள்ளவங்களை பார்த்தீங்களா அப்படியெல்லாம் இப்ப யாருமே இல்லை ஐம்பது வயசு வரை இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அது வந்து என்னனால நோய் வ~ வாறதுனாலதான் அப்படியிருக்கு இனி உள்ள காலத்துல வந்து அஹ் பிள்ளைங்களை வந்து என்ன சொல்றது அஹ் நோய் வாறதுனால நோய் இப்ப வாறதுனால அஹ் நம்ம வந்து அஹ் அதுக்குள்ள ஆகாரத்தை குடுத்து அதுக்குள்ள இதுல வந்து நம்ம கொண்டுபோனா மட்டுமே நல்லபடியா வளர்க்க முடியும். அப்படின்னா என்ன சொல்றது என்னைக்கும் ஒரு நாட்டுக்கோழி முட்டை நம்ம வீட்டுல வந்து கோழி வளர்த்து அந்த முட்டையை நம்ம பிள்ளைங்களுக்கு குடுக்கணும். அதே போல பசு வளர்த்து ப~ மாடு வளர்த்து மாட்டுல உள்ள பால் எடுத்து பிள்ளைங்களுக்கு அஹ் சா~ அந்த இது காபி போட்டு குடுக்கணும். அப்ப வந்து அதெல்லாம் healthy ஆ இருக்கும். ஹம் அதேபோல என் நம்ம வீட்டுல வந்து வாழை மரம் நட்டு வாழை பழம் குடுக்கணும் அதெல்லாம் வந்து பிள்ளைக்கு வந்து உடம்புக்கு நல்ல healthy யான food healthy யா இருக்கும். ஒரு நாளுமே ஆரோக்கியம் குறையாது.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 உடம்பு வந்து fat ஆயிட்டே போகுது. எள்ளுக்குள்ள நோய் வந்தா கூட நோய் எதிர்ப்பு சக்தி பிள்ளைங்களுக்கு இல்லாமலே போயிடுது. அதனால எந்த இது பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்பன்னா உடம்பு வந்து ரொம்ப எள்ளு போல இப்ப வந்து ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலே பிள்ளைங்க சுருண்டுறியாங்க. ஆனா மிந்தியுள்ள பிள்ளைங்க மிந்தியுள்ள காலத்துல அப்படியெல்லாம் கிடையாது நோய் வந்தாலும் அவங்களும் ரொம்ப எதிர்ப்பு உள்ளது எதிர்ப்பு சக்தி இருக்கும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க ஒரு காய்ச்சல் வந்தா ஒரு ரெண்டு நாளு இதாயிருந்தாலும் மூணாவது நாளு இந்த இது என்ன பண்ணுவாங்க எழும்பி வேலைக்கு போவாங்க எடுப்பாங்க பிள்ளைங்கள பாப்பாங்க அம்மாமார்னாலும் சரிதான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சு குடுக்குறது எல்லாமே அப்படி ரொம்ப இதாயிட்டு ஆனா இப்ப இந்த corona காலத்துலயும் பார்த்தீங்களா எள்ளு போல நமக்கு காய்ச்சல் சளி வராமல் நம்ம சுருண்டு இப்பவும் அப்படிதான் இப்பவும் இப்பவும் எல்~ light ஆ காய்ச்சல் வந்தாலே நமக்கு நம்மளால முடியலை அப்படின்னு சொல்லி நம்ம படுத்துறோம். அப்படிதான் இந்த உலகம் போயிட்டே இருக்கு இனி உள்ள காலத்துல நம்ம எப்படிதான் இது பண்ண போறோன்னே தெரியல. அதனால பிள்ளைங்களுக்கு நல்லபடியா சொல்லிக் கொடுத்து இது பண்ணணும் பார்த்தீங்களா அக்கா ஆமா அபிஷா இப்ப உள்ள சாப்பாடு எல்லாமே அஹ் சாப்பாடு style எல்லாமே மாறிட்டு காசு கூட தேடிதான் எல்லாருமே போயிட்டிருக்காங்க. அஹ் முன்னால காலத்துல வந்து அவங்க வந்து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 அவங்களுக்கு அந்த அஹ் உடம்பு வந்து weight போடாது. அவங்க உடம்பு ஒல்லியாவே இருந்தாலும் அதுக்குள்ள சத்தை வந்து அவங்க உடம்பு எடுத்துக்கிட்டு அவங்களுக்குள்ளது எல்லா வேலையும் செய்யது அவங்களுக்கு வந்து ஒரு பலம் இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள குழந்தைங்க என்னதான் சாப்பிட்டாலும் ஒரு குடம் தண்ணி தூக்கக்கூட அவங்களால முடியலை. அதுக்கு காரணம் வந்து எல்லாமே நம்மளோட lifestyle change ஆனனால காரணம் தான் ஏன்னா முன்னால உள்ள சாப்பிட்டவங்க வந்து சாப்பாடு எல்லாமே வேற விதமா இருக்கும். இப்ப சாப்பிடுறவங்க வந்து வேற விதமா இருக்கும். அந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறனால அவங்களால அஹ் குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன வயிறு வலி எதுனாலுமே அவங்களால தாங்கிக்க முடியாம அஹ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அது வந்து நம்ம சாப்பாடு சில மா~ மாத்தணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த இப்ப எல்லாருமே கோ~ கடைகள்ல உள்ள முட்டையை விரும்பி தேடி போறாங்க அந்த மாதிரி இல்லாம நாட்டு கோழி முட்டை அப்புறம் மாதிரி இந்த பசும்பால் அந்த மாதிரி எல்லாமே நம்ம இயற்கையை தேடி நம்ம இயற்கை உணவுல சமைச்சு சாப்பிடும்போது அது நமக்கு உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும் அஹ் அதே மாதிரி உம் நம்ம உணவுல வந்து இப்ப எல்லாருமே காய்கறிகள் எல்லாமே ஒதுக்குறாங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. சின்னவங்க வந்து பெரியவங்க முதற்கொண்டு காய்கறிகளைதான் ரொம்ப வெறுக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம அஹ் இப்போ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா முன்னால இருந்து காயெல்லாம் சமைச்சு குடுப்பாங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி காய்கறிய வேகவச்சு தண்ணி குடிப்பாங்க. அஹ் முருங்கைக்கீரையை வேக வச்சு தண்ணி குடிப்பாங்க. அதெல்லாம் உடம்புக்கு வந்து அஹ் இரும்பு சத்தை ரொம்ப குடுக்கும். அதனால அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும். அஹ் hemoglobin இரத்தத்தையும் அதிகமா அவங்களுக்கு வந்து அஹ் உடம்புல உற்பத்தி செய்ய hemoglobin அதிகரிக்கும். அதனால வந்து அவங்களுக்கு எந்தவித நோயும் சீக்கிரம் affect ஆகாம ரொம்ப active ஆ சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஆனா இப்ப வந்து என்ன பண்றாங்க அதை யாருமே குடிக்கிறது இல்லை. parents வந்து குடுத்தா கூட அதை விரும்புறது இல்லை. ஏதோ இந்த நான் ஒரு கஷாயத்தை குடுத்த மாதிரி ஒரு feel ஆகி அவங்க குடிக்க மாட்றாங்க. அது வந்து நம்ம அதுவந்து சின்ன வயசுல இருந்தே குடுத்து பழக்கும் போது குழந்தைகளும் அதை பிடிச்சு ஆரோக்கியமா சாப்பிடுறாங்க அதே மாதிரி காய்கறிகளை உணவுல எடுக்கிறதே இல்லை அதனாலேயே இப்போ உள்ள பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா அஹ் குடுக்குறாங்க குடுக்கா~ சாப்பிடாதனால அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது அந்த காரணத்துனால அவங்க என்ன பண்றாங்க சாம்பார் சாதம் அந்த மாதிரி அஹ் கு~ சாப்பாட காய்கறியும் குழைய வச்சு குடுக்கிறனால அவங்களுக்கு காய்கறியும் சாப்பாடும் தனியா ஒதுக்க முடியாது எல்லாமே mix ஆயி வந்துரும் அதனால அதுல உள்ள சத்துக்கள் அதுல இருக்கிறதுனால அதை அவங்க வந்து எடுத்துக்க முடியுது. அதே மாதிரி இந்த பட்டாணியெல்லாம் முன்னாலே வந்து வேகவச்சு குடுத்தா யாருமே அதை விரும்பல முன்னால உள்ள காலத்தில உள்ளவங்க சாப்பிடுவாங்க எல்லாருமே கிடைக்கணுமா நம்மளா இருந்தா கூட சுண்டல், பயறு எல்லாம் வேக வச்சு கொடுத்தா சாப்பிடுவோம். இப்போ உள்ள பிள்ளைங்க என்ன அதெல்லாம் ஒரு lifestyle ஏ full ஆ change ஆயிடுச்சி நீங்க சொன்ன மாதிரி fried rice, noodles அந்த மாதிரி வந்து fast food தான் தேடி போறாங்களே தவிர இந்த மாதிரி உணவுகளுக்கு வந்து அவங்க அந்த முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு இல்லை. அது ஏதோ இது மாதிரி பேசுறாங்க அதுலதான் அவ்ளோ protein சத்துன்னு உள்ளது யாருக்குமே புரியறதில்லை அதனால இப்ப உள்ளவங்க என்ன பண்றாங்க இந்த பயறு, பட்டாணி எல்லாம் போட்டு அதை ஒரு சாதத்துல இது பண்ணி குடுக்கும் போது அவங்களுக்கு அதுவந்து taste ஆவும் இருக்கிறதுனால அதை விரும்பி சாப்பிடுறாங்க. அதே மாதிரி பசு நெய் சேர்க்கலாம். நெய் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் உடம்புக்கு நெறையபேரு அதை விரும்புறதில்லை. அதையும் வாங்கி நம்ம சாப்பிடும்போது அஹ் உடம்பில் உள்ள bone எல்லாமே ஒரு strong ஆயி உடம்பை இன்னொரு ஆரோக்கியம் வந்து பெருகிட்டேயிருக்கும். அதே மாதிரி பழங்கள் சொல்லப்போனா கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய் அப்புறம் உம் அஹ் apple, orange இந்த மாதிரி மாதுளம்பழம் இந்த மாதிரி பழங்கள் நம்ம எடுத்துக்கும் போது ஒருவேளை ஒரு juice மாதிரி கூட எடுத்துக்கிட்டாக்கூட உடம்பு இன்னும் வந்து immunity power அ வந்து அதிகரிக்கும் கண்டிப்பா. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா உம் அஹ் daily இப்ப வந்து வாரத்துல ஒரு நாள் சாப்பிட்டா போதும் அந்த மாதிரி இல்லாம வாரத்துல ரெண்டு நாளா நம்ம தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது நம்மளோட அஹ் உடம்புல ஆரோக்கியமும் சரி நோ~ அஹ் நமக்கோட உடம்புல ஒரு முகம் வந்து ஒரு glow ஆகணும்னா கூட அது ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும் தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது நம்ம நினைப்போம் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா போதும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம எடுக்கும் போது நம்மளோட உடம்புலுள்ள மாற்றத்தை நம்மளால உணர முடியும். அதே மாதிரி அஹ் நம்ம health அ எவ்வளவு சாப்பாடு எடுக்கிறோமோ அதுக்கு தக்க நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். ஆனா இப்போ உள்ளவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி corona காலத்துல எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டாங்க எல்லாத்தையும் காரணம் வந்து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 நம்ம வந்து hygienic ஆ சமைச்சு சாப்பிடு போது நம்மளோட அந்த உணவுப் பொருட்களோட ஆரோக்கியத்தை முழுமையா பெற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி சில அஹ் காய்கறிலாம் கண்டிப்பா கழுவணும், சில பேர் கழுவ மாட்டாங்க எல்லாமே wash பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிடும்போது தான் direct ஆவே நம்ம அதுல உள்ள பயனை வந்து கண்டிப்பா பெற முடியும். அதுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து அஹ் குழந்தைங்கள்ட்ட சின்ன வயசுல சொல்லிக்குடுத்து இந்த மாதிரி உணவு பழக்கவழக்கங்களை சின்ன வயசுலேயே நம்ம மாத்தலாம் அதை குழந்தைங்க கேக்குறாங்க ஆசைப்படுறாங்க அடம் பிடிக்குறாங்க உள்ள எண்ணத்துக்காக நம்ம அவங்க அஹ் இஷ்டத்துக்கு போனா கண்டிப்பா அது நல்ல இதா போகாது நம்ம இதுதான் நல்~ இதுதான் இந்த மாதிரிதான் சாப்பிடணும். இதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம் அந்தமாதிரி சொல்லிக்குடுத்து வளர்க்கும் போது அவங்களும் அதை வந்து அஹ் அவங்க வளர்ந்தாலும் அந்த இதை பின்பற்றுவாங்க அவங்களோட friends க்கும் அதே மாதிரி வருங்கால சந்ததிக்கும் அவங்க வந்து சொல்லிக்குடுப்பாங்க அதுக்கு நம்ம வந்து ஆரோ~ அதே மாதிரி ஆரோக்கியமாவும் இருப்பாங்க. அதை வந்து நம்ம உணர்த்தணும் ஆஹ் அதே போல சில பேர் என்ன பண்றாங்கன்னா உடம்பு ரொம்ப weight போட்டவுடனே அதை வந்து main ஆ காரணம் வந்து அவங்க வந்து junk foods சாப்பிட்டு சாப்பிட்டுதான் அஹ் ருசிக்கு பார்த்து அதை சாப்பிட்டுதான் அவங்க உடம்பு வந்து அஹ் ஒரு சத்தில்லாம அப்படியே weight போட்டுரும். அந்த மாதிரி weight போடுறதுனால அவங்க வந்து mostly அந்த அஹ் weight அ குறைக்கிறது வந்து diet plan போடுறாங்க diet plan லயும் கூட அவங்க வந்து சாப்பிடாம இருக்காங்க எத்தனை பேர் காலையில சாப்பாடு omit பண்றாங்க night சாப்பாடு omit பண்றாங்க. சாப்பாடை omit பண்ண வேண்டிய time க்கு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஆஹ் இதுக்கு போறாங்க எதுக்கு உடம்பு weight குறைக்குது ஆனா வந்து அவங்க வந்து time க்கு சாப்பிடாம கூட இருந்தா கூட அவங்களுக்கு பல வித பலவித நோய்களை வந்து அவங்க உடம்புல உருவாக்கிட்டிருக்காங்க. நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தா நமக்கு வந்து ulcer pain அந்த மாதிரி எல்லாம் கூட அஹ் பிரச்சனைகள் வருது வய~ வயிறு வந்து சாப்பாடே இல்லாம அது ஒரு புண்ணு போல வருது அதெல்லாம்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 மூணு வேளையும் சாப்பிடணும் சாப்பிட உணவுகள்ல வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். நம்ம வந்த எண்ணெயில பொரித்த item அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்காம அஹ் ஒரு வேக வைத்த சாதனங்கள் ஆரோக்கியமான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்தாலே

இப்ப வந்து எல்லாருக்கும் தலைவலி வந்துச்சு ஒரு refresh ஆகணுன்னா ஒ~ ஒரு நாள் ஒரு tea குடிக்கலாம் okay ஒண்ணும் problem இல்லை சில பேரு ஒரு நாளைக்கே பத்து tea குடிப்பாங்க சொல்லப் போனா காலையில எந்திரிச்ச உடனே ஒரு tea அடுத்து breakfast ஒட ஒரு tea அப்புறம் eleven o'clock ஒரு tea அடுத்தது evening ஒரு tea six o'clock ஒரு tea அப்புறம் full ஆ அந்த tea யிலயே அவங்க நேரத்தை ஒதுக்குறனால அவங்க சாப்பிடுறதை மறந்திடறாங்க சொல்லப்போனா ஏன்னா tea குடிக்கிறது வந்து நமக்கு வந்து

பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அந்த மாதிரியில்லாம நம்ம அடிமையாக எந்த உணவும் இல்லாம அஹ் எப்பவாவது ஒருக்கா சாப்பிடலாம் சாப்பிட்டு விட்டுட்டு ஆரோக்கியமான உணவுகளை உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும் எடுத்துக்கும் போதுதான் நமக்கு வந்து அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமா எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி இந்த பாகற்காய்லாம் தொடவேமாட்டாங்க அதை சாப்பிடுற விதம் இருக்கு அதைவந்து வெறுமனே வச்சு கொடுத்து சாப்பிட மாட்டாங்க அந்த கசப்பு தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு அந்த உணவுகள்ல செஞ்சு குடுக்கும் போது அது வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஆரோக்கியத்தை குடுக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் அவங்க life ல வந்து எந்த நோயும் இல்லாம ஆரோக்கியமாவும் வாழலாம் நோயின்றியும் வாழலாம். ஆமா ஆமாக்கா நீங்க சொல்றது உண்மை correct தான்க்கா அஹ் நம்ம வந்து ஆரோக்கியமா வாழணும்னா இப்படிப்பட்ட இப்படியெல்லாம் நம்ம அடிப்படை கடைபிடிச்சா மட்டும்தான் ஆரோக்கியமா வாழவே முடியும் அதே போல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 ஆனா மிந்தியுள்ள காலத்துல சாப்டே இயற்கையான உணவை நம்ம இப்ப சாப்பிட்டிட மாட்டோம் இனி உள்ள காலத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் செயற்கைதான் ஆனா இந்நாளும் நம்ம வீட்டுல வீட்டுல வந்து இது பண்ணி சாப்பிட்ட இதை நம்ம சாப்பிட்டாலே போதும் அப்படி சாப்பிட்டாலே நம்ம உடம்பு ஓரளவு ஆரோக்கியம் கிடைச்சுதுன்னு அர்த்தம் நம்ம கடையில உள்ளது அப்படியெல்லாம் சாப்பிட்டா கிடைக்காது அதே போல நம்ம என்ன சொல்றது சாப்பாடு வந்து time க்கு time சாப்பிடணும் அப்ப time க்கு time சாப்பிட்டாலே நமக்குவந்து அஹ் இந்த இது இந்த sugar, pressure இதெல்லாம் வராம இருக்கும் அதே போல நம்ம ஒ~ healthy யான food சாப்பிட்டா நமக்கு நிறைய நோயிலிருந்து நம்ம காப்பாற்றலாம் இப்ப வந்து cancer உ ulcer உ அஹ் இந்த இது வயிற்றுக் குடல்ல புண்ணு அடுத்தது இந்த கல்லீரல் பாதிப்பு, நுரையீரல் ப~ இது எல்லாமே நம்ம சாப்பாட்டுல மட்டுமேதான் இருக்கு சாப்பாடு எவ்வளோ தூரம் நம்ம நல்ல மாதிரி சாப்பாடு கொண்டு கொண்~ கொண்டுபோறோமோ அவ்வளவு தூரம் நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதனால எண்ணியுள்ள காலத்துல வந்து பிள்ளைங்களும் வந்து அப்படி நம்ம சொல்லிக்குடுத்து பழக்குனாதான் அவுங்க அவுங்களுக்கு வ~ வாழ்க்கை காலத்திலேயே அவங்க வந்து ரொம்ப இப்படித்தான் சாப்பிடணும் நம்ம அம்மா இப்படித்தானே சொல்லித்தந்து நம்ம அம்மா இப்படித்தானே நமக்கு நம்மளை வளர்த்துச்சு அப்படின்னு சொல்லி அதுங்களும் அப்படியே அப்படியே சாப்பிடது அதுகளுக்கும் தோணும் அதேபோல நம்ம வந்து மிந்தி மிந்தி வந்து இங்கிலிஷ் மருந்து நல்லா அதிகரிச்சுட்டே இருந்து ஆனா இப்ப பாருங்க இப்ப நிறைய நாட்டு வைத்தியம் அடுத்தது இந்த இது அதுக்கு சித்த மருந்து அப்படின்னு எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நிறைய நாட்டு மருந்து சித்த மருந்துதான் சாப்பிடுறாங்க. நிறைய நோய் அதனாலயே குணம் ஆகுது. எப்படின்னா அதுவந்து உடனே குணம் ஆகாது இங்கிலிஷ் மருந்துன்னா உடனே குணம் ஆயிரும். ஆனா அதுன்னா உடனே குணம் ஆகாது. மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்லதான் குணம் ஆகும். அதுக்கு வந்து அதுக்குள்ள சத்தான மருந்து தாரங்க அதுக்குள்ள இது பண்ணி அங்க குணம் ஆகுது. அதே போல நம்ம இவ்வளவு தூரம் வீட்டுல சத்தான ஆகாரம் சாப்பிடறோமோ அவ்வளவு தூரம் நம்ம நல்லா நல்ல மாதிரி நல்லம் நல்ல மாதிரி வாழலாம் அஹ் அதுக்கப்புறம் என்ன சொல்றது இந்த இது நமக்கு இந்த corona time ல எல்லாம் எப்படின்னா அஹ் இந்த இது பிள்~ நம்ம சாப்~ பிள்ளைங்களுக்கு எப்படி சாப்பிடணும் conceive ஆன lady எப்படி சாப்பிடணும் வயசானவங்க எப்படி சாப்பிடணும் அப்படி எல்லாமே அதுல doctor மாரோ போட்டுட்டாங்க நம்ம அதை வாங்கி சாப்பிட்டோம்.

அப்படி healthy யான food சாப்பிட்டு நம்ம நல்ல மாதிரி இருக்கணும். அதே போல முந்தி உள்ள காலத்துல பிள்ளைங்களுக்கு தாய்ப்பால்தான் குடுப்பாங்க தாய்ப்பால் மட்டும்தான் குடுப்பாங்க. ஆனா இப்ப பாருங்க இப்ப உள்ள காலத்துல மாவடுன்னு மட்டும்தான் குடுக்கறாங்களே தவிர தாய்ப்பால் நிறைய parents வந்து விரும்பலை ஏன்னா அவங்களுக்கு அழகு போயிரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த தாய்ப்பால் கொடுக்காதனாலே நிறைய பிள்ளைங்களுக்கு நிறைய நோய் வருது எதிர்ப்பு சக்தியே இருக்காது அதே போல இன்னொன்னு என்னன்னா கூரவு நம்ம முந்தியுள்ள காலத்துல தாய்ப்பால் இல்லன்னா கூரவு குடுப்பாங்க ஆனா இப்ப உள்ளவங்க யாருமே கூரவு வந்து பெரிய அளவுல விரும்பல அஹ் tin உ மாவு வாங்கி குடுக்குறாங்க கூரவு குடுக்கணும் பிள்ளைங்களுக்கு எவ்ளோ தூரம் நம்ம கூரவு குடுக்கணுமோ அவ்வளவு தூரம் பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல healthy ஆ இருக்குமாம் அப்படின்னு வந்து பெரியவங்க சொல்றாங்க நம்ம அதனால அதுக்கு தக்க நம்ம வந்து healthy ஆன food சாப்பிடணும் healthy யான இது சாப்பிடணும்ன்னா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுத்து வளர்க்கணும் பாத்தீங்களா அக்கா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 six month வரையும் வேற எந்த உணவுகளையும் குடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் அதுவந்து குழந்தைக்கு பத்தல பசிக்குது அப்படின்னு உள்ள இதுக்காண்டி எல்லாருமே வேற ஏதாவது உணவுகளை வந்து உணவுல சேர்த்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கர்ப்பிணி தாய்னா உணவுல வந்து எடுக்கறேன் அப்படின்னா நம்ம இப்ப சொன்ன மாதிரி தானிய வகைகள் பயறு வகைகள் protein உள்ள சத்து எல்லாமே அவங்க வந்து எடுத்துக்கும் போது குழந்தைக்கு அவங்க சாப்பிடுறது மட்டுமில்ல அவங்க குழந்தைக்கு direct ஆ அது கிடைக்குது அவங்களுக்கு ஏன்னா வயித்துல இருக்கும் போதே ஒரு குழந்தை எவ்ளோ ஆரோக்கியமா அவங்க பாக்குறாங்களோ care பண்ணி அதுக்கு அளவு குழந்தை வந்து எல்லா விதத்துலயும் வந்து வளர்ச்சி அடைஞ்சு ஆரோக்கியமா பிறக்குது அதுக்கு main காரணம் ஒரு குழந்தை வயித்துல இருந்துச்சுன்னா அவங்க சாப்பிடற உணவு மட்டும்தான் ஏன்னா நிறைய பேர் வந்து வாந்தி வருதுன்னு சாப்பிடமாட்டாங்க அவங்க வந்து மயக்கம் அந்த தலைசுத்து தூக்கம் ஒரு சோம்பேறித்தனம் அந்த மாதிரி உள்ள எண்ணங்களுக்காக நேரத்துக்கு சாப்பிடவே மாட்டாங்க அதுவந்து தவறான கருத்து அப்பிடியில்லாம நம்ம முன்னோர்கள் சொன்ன அறிவுரைப்படி எல்லா சாப்பாடையும் உணவா நம்ம சேர்க்கும்போது கீரை வகைகள் கீரை எல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில வந்து ஒரு அஹ் முக்கியத்துவமானது அதெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து எல்லா விதத்துலயும் வந்து ஆரோக்கியம் கிடைக்கும் அது மாதிரி அதை சமைச்சோ இல்லாட்டா வேக வச்சு தண்ணி குடிக்கிறது அஹ் நம்ம இப்போ எல்லாருமே அஹ் பெற்றோர்கள் வந்து வேலைக்கு போறனால அதை வந்து பெருசா வந்து யாருமே கண்டுக்கிறதில்லை ஏன்னா சொல்லப்போனா யாருக்குமே time இல்லை எல்லாருமே ஓடிட்டேதான் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்க வேலையிலேயும் அந்த மாதிரி இல்லாம அவங்க குழந்தைக்குன்னு தனிப்பட்ட முறையிலே வந்து முக்கியத்துவம் எடுத்து இந்த மாதிரி உணவுல சேர்த்துக்கணும் இந்த மாதிரி குடுத்தா உடம்புல ரொம்ப ஆரோக்கியம் அந்த மாதிரி அவங்க lifestyle change பண்ணா மட்டுமே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 ஆனா இப்போ உள்ள பாட்டிமாரெல்லாம் சொல்லப்போனா ஒரு அறுபது வயசு தாண்டுறவுங்க அவங்களால நோயினால் பாதிக்கப்பட்டு ஒருத்தங்களை depend பண்ணிதான் இருக்கிறாங்களே தவிர அஹ் ஒருத்தவங்க அவங்களை தனிப்பட்ட முறையில வந்து அவங்களை கவன~ அஹ் care பண்ணி பாக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களை பார்த்துக்க முடியுது இல்லாட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி இல்லாம நம்ம நம்மளை அஹ் தனிப்பட்ட முறையிலையும் சரி நம்மளை சுற்றுச்சூழல்ல இருக்கிறவங்களும் சரி எல்லாமே நம்ம சொல்லிக்குடுக்கிறதுலதான் இருக்கு நம்ம அதுங்களுக்கு சொல்லிக்குடுத்து

வெண்டைக்காய், தக்காளி அந்த மாதிரி காய்கறிகளை வந்து நம்ம ஒரு வீட்டு தோட்டம் அமைச்சு அதிலிருந்து direct ஆ எடுத்து நம்ம கழுவி சாப்பிட்டு சமைச்சு சாப்பிடும்போது உணவுகள் வந்து ருசியும் கூடும். ஏன்னா நம்ம கடைகள்ல இருந்து வாங்கிட்டு வர்றதுக்கும்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 எப்படி பண்றாங்கன்னு நமக்கே தெரியாத அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க ஆனா நம்ம வீட்டிலே பண்ணும் போது அதில்லுள்ள ஆரோக்கியமும் அப்படியே கிடைக்கும். அதை நம்ம வந்து ஒரு நிம்மதியான ஒரு சாப்பாடு சாப்பிடலாம் சந்தோஷமா அந்த மாதிரி நம்ம வந்து உணவுகள்ல வந்து